ஏ_சி மாட்டிருக்காங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க அங்க ரெண்டு ஐஸ்கிரீம்மோட பிச்சர் இருக்குது.

இது ஒரு கடையில உள்ள ஒரு பிக்சர் இதுல வந்து ஃப்ரூட்டி ஜூஸ்ஸு வாட்டர் பாட்டில்ஸ் ஸ்ப்ரைட் இருக்குது.

மேகத்துக்கு மேல அந்த சைடு வான தெரியுது.

சைடுலையும் ஒய்ட் கலர் ஸ்டாண்ட் வச்சி நிறைய ஷூஸ் அடுக்கி வச்சிட்டு இருக்காங்க.

டென்னிஸ்க்கு தேவையான திங்ஸ்சு பால்லு எல்லாமே அழகா நீட்டா வச்சிருக்காங்க.

சேர் வந்து பிளாக் கலர்ல இருக்குது.

இதுக்கு இந்த பக்கம் ஒரு மெடிக்கல் நிக்குது அதுக்கு முன்னாடி ஒரு நபர் நின்னுட்ருக்காரு.

இது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டு .

கிலுக்கோஸ் அப்புறம் சேமியா பெக்கெட்டு அப்புறம் அப்பளம் இருக்குது.

இந்த பக்கம் வாழை மரங்களும் அழகாகவே இருக்குது வலது பக்கம் மூணு தென்னை மரங்கள் தெரியுது.

பாக்குறதுக்கு நல்லா இருக்கு அதுக்கு பின்னாடி ஒரு ஷாப்பு அதுக்கு மூடி போட்ருக்குது.

ஒருதங்க யோகா கிளாஸ் கண்டக்ட் பண்றாங்க.

இங்க வந்து நீலா ஹாஸ்பிடல் டாக்டர் எஸ் சுப்பிரமணியம் வந்து இங்கே டாக்டரா இருக்காங்க.

இன்டோர்ல லைட் அது ரொம்ப வெளிச்சமா அழகா இருக்கு.

இதுல எல்லோ கலர் ஷர்ட் போட்டு இருக்க அவருடைய இதுல வாட்டர் பாட்டில் ஒன்னு இருக்குது.

நாலு வீணை மொத்தமா அங்க இருக்குது.

ஒரு மயில் ஷேப்ல ஒன்னு இருக்கு அதுவும் நல்லா இருக்கு செவர்ல ஒரு இது இது ஒரு கொட்டு மேளம் அதுல மாட்டி இருக்காங்க.

அப்ரோ ஒரு குழந்தை ஓட ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்குறாரு.

அதுக்கு பின்னாடி ஒருத்தன் பைக்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இந்த சைடு ஒரு டெம்போ அப்பதான் உள்ளாடி வருது.